ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் மேற்பரப்புகள் மற்றும் ஆர்பிட்டால்கள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது அலிசைக்ளிக் மற்றும் அரோமேடிக் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்குதல் மூலக்கூறுகளின் வெவ்வேறு மேற்பரப்புகளை காட்டுதல் அணு மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்டுதல்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 மற்றும் ஜாவா பதிப்பு 7
ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
முதலில் சைக்ளோஹெக்சேன் மாதிரியை உருவாக்குவோம் மாடல்கிட் மேனு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் மீத்தேன் மாதிரி தோன்றுகிறது சைக்ளோஹெக்சேன் ஐ உருவாக்க ஆறு கார்பன் அணுக்களைக் கொண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலியை உருவாக்க வேண்டும்
இந்த மாதிரியில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குழுவை வைப்போம்
அதை செய்ய ஹைட்ரஜன் மீது கர்சரை வைத்து அதன் மீது க்ளிக் செய்க
திரையில் ஈத்தேன் மாதிரி உள்ளது
மேலும் இருமுறை இந்த படியை திரும்பசெய்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குழுவை வைக்கவும்
இந்த அமைப்பு ஒரு வட்டத்தை உருவாக்கும் வகையில் ஹைட்ரஜன்கள் மீது க்ளிக் செய்க
இப்போது ரோட்டேட் மாலிக்யூல் டூல் ஐ பயன்படுத்தி திரையில் இந்த அமைப்பை சுழற்றவும்
பேனல் ல் ப்யூட்டேன் அமைப்பு உள்ளது
மாடல்கிட் மேனு மீது க்ளிக் செய்க இந்த சங்கிலின் முனையில் உள்ள கார்பன் அணுக்களின் ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
இங்கே பேனல் ல் பென்டேன் மாதிரி உள்ளது கடைசி கார்பன் சங்கிலிக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
பேனல் ல் சைக்ளோஹெக்சேன் மாதிரி உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பை மேம்படுத்த மாடல்கிட் மேனு ல் மினிமைஸ் தேர்வை பயன்படுத்தவும்
சைக்ளோஹெக்சேன் மாதிரி இப்போது அதன் மிக நிலையான நாற்காலி வெளிவடிவமைப்பில் உள்ளது
மாறாக வட்டவடிவ அமைப்புகளை உருவாக்க மாடல்கிட் மேனு ல் டிராக் டோ போண்ட் தேர்வை பயன்படுத்தலாம்
இந்த அம்சத்தை காட்ட பென்டேன் மாதிரியை பயன்படுத்துகிறேன்
பேனல் ல் பென்டேன் மாதிரி உள்ளது
இதை சைக்ளோபென்டேன் ஆக மாற்ற மாடல்கிட் மேனு ல் டிராக் டோ போண்ட் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
சங்கிலின் கடைசியில் உள்ள கார்பன் மீது கர்சரை வைக்கவும்
மவுஸ் பட்டனை அழுத்தி பிடிக்கவும்
மவுஸ் பட்டனை விடுவிக்காமலேயே சங்கிலியின் கடைசியில் உள்ள கார்பனுக்கு கர்சரை கொண்டுவரவும்
இப்போது மவுஸ் பட்டனை விடுவிக்கவும்
பேனல் ல் சைக்ளோபென்டேன் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
இப்போது சைக்ளோஹெக்சேன் மாதிரியுடன் ஜெஎம்ஒஎல் பேனல் க்கு திரும்ப செல்வோம்
இப்போது சைக்ளோஹெக்சேனை பென்சீன் வளையமாக மாற்றுவோம்
சைக்ளோஹெக்சேன் வளையத்தில் ஒன்றுவிட்டு ஒன்றில் இரட்டை பிணைப்புகளை சேர்ப்போம்
மாடல்கிட் மேனு ஐ திறக்கவும் இரு கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு மீது கர்சரை வைத்து பின் அதன் மீது க்ளிக் செய்க
இப்போது பேனல் ல் சைக்ளோஹெக்சீனை கொண்டுள்ளோம்
அடுத்து இதை பென்சீனாக மாற்ற மேலும் இரு இரட்டை பிணைப்புகளை இந்த அமைப்பில் சேர்க்க வேண்டும்
ஒன்றுவிட்டு ஒன்று அடுத்தடுத்த இரு கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் பென்சீன் மாதிரி உள்ளது
நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்க
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி மூலக்கூறுகளின் மேற்பரப்பு திணையத்தை காட்ட முடியும் வெவ்வேறு மேற்பரப்புகளை காட்ட pop உப் மேனு ஐ திறக்கவும்
மாடல்கிட் மேனு மூடப்பட்டுள்ளதா என உறுதி செய்க
இப்போது pop உப் மேனு ஐ திறக்க பேனல் மீது ரைட் க்ளிக் செய்க
கீழே வந்து சர்ஃபேஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பல தேர்வுகளுடன் ஒரு துணை menu திறக்கிறது
டாட் சர்ஃபேஸ் வான் டெர் வால்ஸ் மேலும் பல
செய்துகாட்டுவதற்காக மாலிகுலர் சர்ஃபேஸ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
மூலக்கூறு மேற்பரப்புடன் பென்சீன் மாதிரி காட்டப்படுகிறது இதை மற்றொரு மேற்பரப்பாக மாற்றுவோம் டாட் சர்ஃபேஸ் என்போம் எனவே pop உப் மேனு ஐ மீண்டும் திறந்து டாட் சர்ஃபேஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஒளி புகா அல்லது ஒளிகசியும் மேற்பரப்புகளாக மாற்ற முடியும்
அதை செய்ய pop உப் மேனு ஐ திறக்கவும் சர்ஃபேஸ் க்கு வந்து மேக் ஒபாக் தேர்வு மீது க்ளிக் செய்க பென்சீன் மாதிரி மங்கலாக மாறியிருப்பதை கவனிக்கவும்
சர்ஃபேஸ் தேர்வை நீக்க pop உப் மேனு ஐ திறந்து சர்ஃபேஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஆஃப் க்கு வந்து அதன் மீது க்ளிக் செய்க
இப்போது எந்த மேற்பரப்புகளும் இல்லாமல் பென்சீன் மாதிரி உள்ளது
மூலக்கூறுகளின் அணு மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை ஜெஎம்ஒஎல் ஆல் காட்ட முடியும்
consoleல் கமாண்ட் களை எழுதுவதன் மூலம் திரையில் அணு ஆர்பிட்டால்களை காட்டலாம்
ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் விண்டோவை திறக்க பைல் க்கு சென்று நியூ மீது க்ளிக் செய்க
இப்போது கன்சோல் விண்டோவை திறக்க
பைல் க்கு சென்று பின் கன்சோல் மீது க்ளிக் செய்க திரையில் கன்சோல் விண்டோ திறக்கிறது
கன்சோல் விண்டோவை தெளிவாக காட்ட க்மாக் ஸ்க்ரீன் மேக்னிஃபையர் ஐ பயன்படுத்துகிறேன்
அணு ஆர்பிட்டால்களுக்கான கமாண்ட் வரி ஐசோசர்ஃபேஸ் பேஸ் அட்டோமிக் ஆர்பிட்டல் உடன் ஆரம்பிக்கிறது டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க ஐசோசர்ஃபேஸ் பேஸ் அட்டோமிக் ஆர்பிட்டல்
இதை தொடர்ந்து ஒவ்வொரு அணு ஆர்பிட்டாலையும் குறிப்பிடும் குவாண்டம் எண்கள் ந்
ல் மற்றும் ம் வருகின்றன ஸ் ஆர்பிட்டாலை காட்ட டைப் செய்க 2 0 0 2 0 0 என்ற எண்கள் குறிப்பவை முறையே ந் ல் மற்றும் ம் குவாண்டம் எண்கள்
இந்த கமாண்ட் ஐ இயக்க Enter விசையை அழுத்துக
பேனல் ல் ஸ் ஆர்பிட்டால் காட்டப்படுகிறது
இங்கே சில உதாரண அணு ஆர்பிட்டால்களும் அவற்றிற்கான ஸ்கிரிப்ட் commandகளும் உள்ளன அனைத்து அணு ஆர்பிட்டால்களுக்கும் கமாண்ட் வரி ஒன்றே கன்சோல் ல் முந்தைய கமாண்ட் ஐ காட்ட விசைப்பலகையில் மேல் அம்பு விசையை அழுத்தவும்
ந் ல் மற்றும் ம் குவாண்டம் எண்களை 2 1 1 என மாற்றுக
Enter விசையை அழுத்தி பிஎக்ஸ் ஆர்பிட்டாலை ஜெஎம்ஒஎல் பேனல் ல் காண்க மீண்டும் மேல்அம்புவிசையை அழுத்தி ந் ல் மற்றும் ம் ஐ 3 2 மற்றும் 1 ஆக மாற்றுக
Enter விசையை அழுத்தி டிஎக்ஸ்இ ஆர்பிட்டாலை ஜெஎம்ஒஎல் பேனல் ல் காண்க ஜேபிஜி ப்ங் அல்லது பிடிஎஃப் போன்ற பைல் formatகளில் இந்த படங்களை சேமிக்கவும் முடியும்
இங்கே அனைத்து அணு ஆர்பிட்டால்கள் ஸ் ப் ட் மற்றும் ப் க்கான கமாண்ட் களின் பட்டியல் உள்ளது ஸ்லைடு ல் காட்டப்படுபவை அணு ஆர்பிட்டால்களின் மாதிரிகள் ஆகும் இவை கன்சோல் ல் எழுத்தப்பட்ட ஸ்கிரிப்ட் கமாண்ட் களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டவை
இங்கே மூலக்கூறு ஆர்பிட்டால்களை எவ்வாறு காட்டுவது என்பதை காட்ட ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் பேனல் மற்றும் கன்சோல் ஐ திறந்துவைத்துள்ளேன் ஸ்ப்3 ஸ்ப்2 மற்றும் ஸ்ப் போன்ற கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை ஜெஎம்ஒஎல் ஐ பயன்படுத்தி காட்ட முடியும் பேனல் ல் மீத்தேன் மாதிரியை கொண்டுள்ளோம்
மீத்தேன் ஸ்ப்3 வகை மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது லைனியர் காம்பினேஷன் ஒஃப் அட்டோமிக் ஆர்பிட்டல்ஸ் அதாவது ல்காவோ முறை மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்க பயன்படுகிறது எனவே கமாண்ட் வரி ல்காகார்ட்டூன் உடன் ஆரம்பிக்கிறது பின் கிரியேட் மற்றும் ஆர்பிட்டாலின் பெயர் டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க ல்காகார்ட்டூன் கிரியேட் ஸ்ப்3 Enter ஐ அழுத்துக ஸ்ப்3 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டாலுடன் மீத்தேன் மாதிரியை கவனிக்கவும் ஸ்ப்2 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்ட ஈத்தேனை ஒரு உதாரணமாக எடுப்போம்
பேனல் ல் ஈத்தேனின் மூலக்கூறு உள்ளது ஈத்தேன் மூலக்கூறு மூன்று ஸ்ப்2 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது
அவற்றின் பெயர்களாவன sp2ஆ sp2ப் மற்றும் sp2சி
டாலர் promptல் டைப் செய்க ல்காகார்ட்டூன் கிரியேட் sp2ஆ Enter ஐ அழுத்துக பேனல் மீது ஈத்தேன் மாதிரியில் ஸ்ப்2 ஆர்பிட்டாலை கவனிக்கவும்
மேல் அம்புக்குறியை அழுத்தி sp2ஆ ஐ sp2ப் ஆக மாற்றுக பின் Enter ஐ அழுத்துக மீண்டும் மேல் அம்புக்குறியை அழுத்தி sp2ப் ஐ sp2சி ஆக மாற்றுக பின் Enter ஐ அழுத்துக கடைசியாக பி பிணைப்பிற்காக ஆர்பிட்டால்களின் பெயரை பிஎஸ் என மாற்றுக panelல் அனைத்து மூலக்கூறு ஆர்பிட்டால்களுடன் ஈத்தேன் மூலக்கூறை கொண்டுள்ளோம் மூலக்கூறு ஆர்பிட்டால்களுடன் மற்ற சில மூலக்கூறுகளின் உதாரணங்களை இந்த ஸ்லைடு காட்டுகிறது மேலும் தகவல்களுக்கு ஜெஎம்ஒஎல் ஸ்கிரிப்ட் ஆவணத்தைக் கொண்ட இணையத்தளத்தை காணவும்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது சைக்ளோஹெக்சேன் மற்றும் சைக்ளோபென்டேன் மாதிரிகளை உருவாக்குதல் ஒரு பென்சீன் மாதிரியை உருவாக்குதல் மூலக்கூறுகளின் மேற்பரப்பு திணையத்தை காட்டுதல்
மேலும் நாம் கற்றது அணு ஆர்பிட்டால்கள் ஸ் ப் ட் மற்றும் fஐ காட்டுதல் கன்சோல் ல் ஸ்கிரிப்ட் commandகளை எழுதுவதன் மூலம் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் ஸ்ப்3 ஸ்ப்2 மற்றும் spஐ காட்டுதல்
இங்கே பயிற்சி ஒரு 2 ப்யூட்டீன் மாதிரியை உருவாக்கி மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்டவும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் நிறம் மற்றும் அளவை மாற்ற ல்காகார்ட்டூன் கமாண்ட் ஐ ஆராயவும் commandகளின் பட்டியலுக்கு
காட்டப்படும் இணைப்பை பார்க்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்